விண்டோஸ் இல் லேடக் ஐ நிறுவுவதல் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு
லேடக் ஐ கொண்டு அருமையான ஆவணங்களை தயாரிக்கலாம்
நீங்கள் வாழ்க்கையில் பல்வேறு ஆவணங்களை தயார் செய்வீர்கள் எனில் லேடக் ஐ உபயோகிக்கும் நேரம் வந்து விட்டது
கணிதம் சம்பந்தமான ஆவணங்களை கையாள லேடக் யை விட சிறந்த மென்பொருளை காண இயலாது
லேடக் ஆவணங்களை விண்டோசில் உருவாக்கி இருந்தாலும் அதை எந்த வித மாற்றமும் இல்லாமல் லினக்ஸ் மற்றும் மாக் போன்ற இதர OSகளில் இயக்க முடியும்
இந்த லேடக் ஒரு பாஸ் மென்பொருள்
மேலும் இது யூசர் கம்யூனிட்டீஸ் களை கொண்டு உள்ளதால் உங்கள் சந்தேகங்களுக்கு உதவி கிடைக்கும்
எடுத்துக்காட்டுக்கு டக் இந்தியா
பின் வரும் டுடோரியல்கள் moudgalyaஆர்க் என்ற இணைய தளத்தில் கிடைக்கும்
பட்டியலில் முதலில் உள்ள கம்பைலேஷன் ஐ பார்த்து விட்டு நடப்பு டுடோரியலுக்கு வரவும்
கடைசியாக இணையமே தகவல்களை பெறுவதற்கு சிறந்த இடம்
லேடக் ஐ பற்றிய தகவலுக்கு எதிர் காலத்தில் எச்டிடிபி பாசி டாட் இன் தளத்தை அணுகுங்கள்
இரண்டு எஸ் மற்றும் இரண்டு இ இருப்பதை கவனிக்கவும்
பாசி என்பது பிரீ ஆண்ட் ஒப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இன் சயன்ஸ் ஆண்ட் என்ஜினியரிங் எடுகேஷன் என்பதின் விரிவாக்கமாகும்
இப்போது மிக்டெக் ஐ இன்ஸ்டால் செய்வதை பார்ப்போம்
பின் அதற்கான முன்புலமான டெக்னிக் சென்டர் ஐ இன்ஸ்டால் செய்ய வேண்டும்
அதன் மூலம் எவ்வாறு தொகுப்பது அதை எவ்வாறு அடோபி ரீடர் ஐ பயன்படுத்தி பார்ப்பது என்பதை பற்றியும் பார்ப்போம்
இறுதியாக நாம் சுமாத்ரா என்ற இலவச பிடிஎஃப் ரீடர் ஐ பற்றியும் பார்ப்போம்
விண்டோஸ் இல் மிக்டெக் பிரபலமான நிறுவல்
அதன் 27 பதிப்பை மிக்டெக் டாட் ஆர்க் என்ற இணையத்தளத்தில் பெறலாம்
அங்கே போகலாம்
இதோ இருக்கிறது
இதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்

பதிவிறக்கம் செய்து அதை சேமித்து வைத்துக்கொள்ளுங்கள்
நீங்கள் ஆரம்ப பயனாளி என்பதால் சில முறை அதை பயன்படுத்த வேண்டியிருக்கலாம்
இதன் பெயர் இங்கே உள்ளது
இது கொஞ்சம் பெரிய பைல்
சுமார் 83 ம்ப் அளவு கொண்டது
மிக்டெக் இன் முழு மென்பொருள் சுமார் 900 ம்ப் அளவு கொண்டால் அதை பரிந்துரைப்பது இல்லை
நல்ல இணைய இணைப்பு இல்லையெனில் எதிர் காலத்தில் போஸி டாட் இன் தரவிருக்கும் சிடி யையும் பயன்படுத்தலாம்
இதை டவுன்லோட்ஸ் டிரக்டரியில் பதிவிறக்கம் செய்து சேமித்து இருக்கிறேன்
அதை திறக்கிறேன்
ஏற்கனவே பதிவிறக்கம் செய்து விட்டதால் இப்போது ஐகானை சொடுக்கி நிறுவபோகிறேன்
முன்னிருப்பு பதில்களை கொடுங்கள்
நிறுவ சுமார் இருபது நிமிடங்கள் தேவைபடுவதால் காட்ட போவதில்லை
நான் ஏற்கனவே நிறுவி விட்டேன் அது இங்கே உள்ளது
அடுத்தது அடோபி ரீடர்
இது ஒரு இலவச மென்பொருள்
இதைகொண்டு பிடிஎஃப் பைல் களை பார்க்க முடியும் இதை ஏற்கனவே நிறுவி இருந்தால் மீதி ஸ்லைடை தவிர்க்கவும்
இல்லையென்றால் அடோபி com இணையத்துக்கு சென்று அதனை பதிவிறக்கம் செய்க
இதை என் டவுன்லோட்ஸ் டிரக்டரியில் பதிவிறக்கம் செய்திருக்கிறேன்
இங்கே உள்ளது
இரு முறை சொடுக்கி வழக்கமான பதில்களை அளித்து அதை நிறுவுக
நான் செய்து விட்டேன்
அடுத்து நிறுவ வேண்டியது டெக்னிக் சென்டர்
டெக்னிக் சென்டர் டாட் ஆர்க் செல்லவும்
இரண்டு சி இருப்பதை கவனிக்கவும்
அது என்னிடம் உள்ளதா என்று பார்க்கலாம்
இதோ என்னிடம் அந்த மென்பொருள் உள்ளது

இதோ பின்னே சென்றால்
நாம் டெக்ஸ்னிக் சென்டர் டாட் ஆர்க் க்கு போகலாம்
வந்து விட்டேன்
இதோ நான் மறுபடியும் போகிறேன்
அந்த பக்கம் வந்து விட்டது

இது டெக்னிக் சென்டர் மற்றும் அதன் பல்வேறு அம்சங்கள் பற்றி பேசுகிறது
டவுன்லோட் ஐ கிளிக் செய்ய வேண்டும்
இதற்கு முன் பார்த்த பக்கத்தில்
அந்த பக்கத்தில் உள்ள முதல் பைலை டவுன்லோட் செய்யவும்
நான் முன்பே செய்து விட்டேன்
இதோ ஏற்கனவே டவுன்லோட் செய்து வைத்து உள்ள டிரக்டரி
இங்கே திரும்பி போகலாம்

முன் சொன்னது போல இது தரவிறக்க பட்டியல் ஒன்றை காட்டுகிறது
இதில் டெக்னிக் சென்டர் நிறுவி முதலில் உள்ளது
downloadக்கு மிர்ரர் லிங்க் ஐ தேர்வு செய்ய வேண்டி இருக்கலாம்
பின்னர் பயன்படுத்த அந்த பைல் ஐ சேமிக்கவும்
முன் சொன்னது போல ஏற்கனவே டவுன்லோட் செய்து விட்டேன்
இரட்டை சொடுக்கு சொடுக்கி வழக்கமான பதில்களை அளித்து நிறுவவும்
இதோ அங்கே போகிறேன்
டவுன்லோட்ஸ்
மேலே போகலாம்
இந்த ஜிபிஎல் அக்ரிமென்ட் ஐ ஒப்புக்கொள்ளலாம்
மேலே போகலாம்

அது நிறுவப்படுகிறது டெஸ்க் டாப் இல் உள்ள டெக்ஸ்னிக்ஸ் சென்டர் ஷார்ட்கட் ஐ பயன்படுத்தி துவக்குங்கள்

இதோ டெஸ்க் டாப்
துவக்கலாம்
இதை மூடுகிறேன்
இதை இப்போது கான்ஃபிகர் செய்ய வேண்டும்
முதலில் அது டெக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் இடத்தை கேட்கும்

அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும்
அதை உள்ளிடுகிறேன்
சி கோலோன் புரோகிராம் பைல்ஸ் மிக்டெக் 27 மிக்டெக்
அல்லது ப்ரௌஸ் செய்தும் இந்த டிரக்டரியை காட்டலாம்

அடுத்தது போஸ்ட் ஸ்கிரிப்ட் வியூவர்
இதில் எதையும் மாற்றாமல் உள்ளதை ஒப்புக்கொள்ளலாம்
இப்போது அடோபி ரீடர் இருக்கும் இடத்தை தேடி காட்டப் போகிறேன்

அது புரோகிராம் பைல்ஸ் அடோபி ரீடர் 90 ரீடர் என்ற இடத்தில் உள்ளது
அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன்
முடிக்கலாம்

இப்போது டெக்னிக் சென்டர் கான்ஃபிகர் ஆகி விட்டது
இப்போது முழுவதையும் காண இதை சிறிதாக்கி காட்டபோகிறேன் இதோ இங்கே
கொஞ்சம் பெரிதாக்குகிறேன்
இப்போது இதை உபயோகிக்க தயார்

திறந்த உடன் ஒரு டிப் தரும்
மூடி விடுங்கள்
பின் கன்ஃபர்குரேஷன் மேனு வை திறந்து லேடக் டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவுதலுக்கு கேட்கும்
மிக்டெக்கை பரிந்துரைக்கும்
நாம் ஏற்கனவே செய்து விட்டதால் நெக்ஸ்ட் அழுத்தலாம்
இப்போது மிக்டெக் பைனரி பைல்கள் இருக்கும் இடத்தை அது கேட்கும்
இதையும் கொடுத்து விட்டோம்
என் டிரக்டரியில் அது இங்கே உள்ளது
இதை நான் கைமுறையாக உள்ளிட்டேன்
பிஎஸ் பைல்ஸ் எதையும் உள்ளிடவில்லை
ப்ரௌஸ் செய்து இதை அக்ரோபாட் ரீடருக்கு காட்டினோம்
இப்போது டெக்னிக் சென்டர் ஐ உபயோகிக்க தயாராக உள்ளோம்
வாட் இஸ் கம்பைலேஷன் என்று மௌட்கல்யா டாட் ஆர்க் யில் இருக்கும் டுடோரியலை பார்க்கவில்லையானால் பார்த்தபின் தொடருங்கள்
பார்த்துவிட்டீர்கள் என்று வைத்துக்கொண்டு டுடோரியல் தொடருகிறது
இப்போது டெக்னிக் சென்டர் இல் ஒரு புதிய பைல் ஐ திறக்க பைல் மெனுவை திறக்கலாம்
என்ன செய்ய வேண்டும்
புதிய பைலை உருவாக்க நியூ வை சொடுக்கி டைப் செய்து சேமிக்கலாம்
ஏற்கெனவே ஹெலோ டாட் டெக் என்ற பைல் ஐ தயாரித்து உள்ளேன்
அதை இங்கே சென்று பைல்
அது லேடக் பைல்களில் இருக்கிறது
ஹெலோ டாட் டெக்
இதை திறக்கலாம்
சரி இங்கே திரும்பி வருகிறேன்

டெக்னிக் சென்டர் க்கு சிறந்த உதவி அத்துடனே வருகிறது
இன்னொரு சிறந்த உதவி டெக்ஸ்னிக் சென்டர் டாட் ஆர்க் இதை பார்த்துவிட்டோம்
இப்போது உதவிக்கு ஹெல்ப் மெனுவிற்கு சென்று கன்டென்ட்ஸ் ஐ சொடுக்கலாம்
என்ன சொல்கிறேன் என்றால்
இதோ ஹெல்ப் மேனு Contents
இங்கு இரண்டு உதவிகள் உள்ளன
ஒன்று டெக்னிக் சென்டர் சம்பந்தமானது
மேலும் இதில் ஒரு லேடக் உதவி e புக் உள்ளது
இதை நான் சொடுக்க பல விஷயங்கள் தெரிகின்றன
உதாரணமாக லேடக் மேத்ஸ் கிராபிக்ஸ்
மேத்ஸ் இல் மேட்ரிஸ் பிராக்ஷன் போன்ற பல்வேறு விஷயங்களை காணலாம்
இப்போது இதை மூடுகிறேன்
அட்வான்ஸ்ட் லேடக் என்வைரன்மென்ட்ஸ் அதில் அலிக்ன்மென்ட்ஸ் என்வைரன்மென்ட்ஸ் அரே பிக்சர்ஸ் மாத்ஸ்
மேலும் பல
இதையும் மூடலாம்
இங்கே வரலாம்
டெக்னிக் சென்டர் ஹெல்ப் மெனு
முதல் உதவி பான்ட் இன் தோற்றம் டெக்னிக் சென்டரின் தன்மை முதலிய விஷயங்களை மாற்ற உதவும்
இது டெக்னிக் சென்டரை கான்பிகர் செய்ய உதவும்
சில சமயம் கையேட்டுக்கும் உண்மையாக செய்வதற்கும் சில மாற்றங்கள் இருக்கலாம்
அப்படி இருந்தால் இணையத்தில் தேடி தெளிவு பெறுங்கள்
பல திறந்த மூல மென்பொருட்களுக்கு இதுவே வழக்கமான முறை
யாரையாவது கேட்டு தெரிந்துகொள்க
இரண்டாவது லேடக் தொடர்பான உதவி
ரிபோர்ட்டை அமைப்பது கணக்கை சேர்ப்பது லிஸ்ட் சூழலை உள் நுழைப்பது
இப்படி பல
எப்போதும் வலை தேடல் சிறந்த தேர்வாக உள்ளது
பின்னே சென்று பான்ட் அளவை சிறிது அதிகமாக்குவோம்
அது இங்கே உள்ளது
டூல்ஸ் ஆப்ஷன்ஸ் டெக்ஸ்ட் பார்மேட் நான் இப்போது 12 சைஸ் தேர்வு செய்தால்
எழுத்து சற்று பெரிதாகிறது
நீங்கள் விரும்பினால் எடிட்டரில் வரி எண்களையும் பார்க்கலாம்

இங்கே திரும்பி வந்து டூல்ஸ் ஆப்ஷன்ஸ் Editor ஷோவ் லைன் நம்பர்ஸ்

இப்போது நாம் நமது டாக்குமெண்டை கம்பைல் செய்யலாம்
லேடக் டோ பிடிஎஃப் என்ற ஆப்ஷன் ஐ தேர்ந்து எடுங்கள்
பின்பு CTRL SHIFT ப்5 பட்டன்களை ஒரே நேரத்தில் அழுத்த வேண்டும்

நான் அதை செய்கிறேன்
CTRL SHIFT ப்5 பட்டன்களை ஒரே நேரத்தில் அழுத்த என்ன நடக்கும்
அது கம்பைல் ஆகி கிடைக்கும் பிடிஎஃப் பைலில் ஒரு வரி தெரிய வேண்டும்
அதை செய்வோம்
CTRL SHIFT ப்5 அது கம்பைல் ஆவதை பார்க்கலாம்
பின் அது அடோபி ரீடர் ஐ திறக்கும்
அதை இங்கே கொண்டு வருகிறேன்
அதை பெரிதாக்க முடியும்
ஒரே ஒரு வரி தெரிகிறது
இந்த பைல் ஐ மாற்றி மாற்றி கம்பைல் செய்து நடப்பதை பார்க்கலாம் இப்போது ஹெல்லோ டாட் டெக்ஸ் மற்றும் ஹெல்லோ டாட் பிடிஎஃப் ஐ மூடப் போகிறேன்
இப்போது அடோபி ரீடர் இல் உள்ள ஒரு குறைபாட்டை பற்றி சொல்ல வேண்டும்
இதை விளக்க ரிப்போர்ட் tex என்ற பைல் ஐ லோட் செய்ய போகிறேன்
அது ரிபோர்ட் ரைட்டிங் என்ற டுடோரியலை உருவாக்க பயன்பட்டது
இது மௌத்கல்யா டாட் ஓஆர்ஜி இல் கிடைக்கும்
ஆகவே அதை செய்யலாம்
இப்போது இதை மூடிவிட்டு ரிபோர்ட் டாட் டெக் ஐ திறக்கிறேன்
இதை இங்கே கொண்டு போய்
இன்னும் நன்றாக பார்க்கும்படி
இந்த பைல் ஐ CTRL SHIFT ப்5 உபயோகித்து கம்பைல் செய்கிறோம்
கம்பைல் ஆன பின் ஒரு பக்க ரிபோர்ட் வருகிறது
அதை இங்கு கொண்டு போகிறேன்
கொஞ்சம் பெரிதாக்குகிறேன்
சரி என்ன நடக்கிறது

இப்போது இந்த பைலின் கிளாஸ் ஐ ஆர்டிக்கிள் லிலிருந்து ரிப்போர்ட் ஆக மாற்றுகிறோம்
இங்கே ஆர்டிகில் என்றிருப்பதை அழித்து ரிபோர்ட் என்று மாற்றி
இப்போது சேமித்து மறுபடியும் கம்பைல் செய்யலாம் ctrl shift ப்5
நமக்கு இரண்டு பக்கங்கள் கிடைக்கின்றன
பின்னே எடுத்துச்சென்று பெரிதாக்கி இப்போது இரண்டாவது பக்கத்துக்கு போகலாம்
சரி இப்போது அது இரண்டாம் பக்கத்தில் இருக்கிறது

இதோ இது தான் இரண்டாவது பக்கம்
அங்கேதான் இருக்கிறோம் என்பதை நினைவு கொள்க
இங்கே திரும்பி வருகிறோம்
இது தேவையில்லை மூடிவிடலாம்
ரிப்போர்ட் டாட் பிடிஎஃப் பைல் க்கு போகலாம்
இதோ அந்த இரண்டாவது பக்கம்

இரண்டாவது பக்கத்தில் இருக்கும்போது மறுபடியும் கம்பைல் செய்ய போகிறேன்
இதோ அது முதல் பக்கத்துக்கே போய்விட்டது
அது மீண்டும் திறக்கிறது
ஆனால் முதல் பக்கத்தை காட்டுகிறது
நாம் இரண்டாவது பக்கத்தை பார்த்து கொண்டு இருந்தாலும் கம்பைல் செய்த பின் அது முதல் பக்கத்துக்கே சென்று விட்டது
அடோபி ரீடர் தான் இறுதியாக பார்த்த பைல் ஐ நினைவு கொள்வதில்லை
பெரிய டாக்குமெண்டுகளை கையாளும்போது இது பெரிய பிரச்சினையாகும்
அடோபி ரீடரை பயன்படுத்தினால் ஒவ்வொரு கம்பைலேஷனுக்கும் பின் முதல் பக்கத்தையே திறக்கும்
நிறைய பக்க பைல் களை கம்பைல் செய்தால் இது ஒரு பெரிய தலைவலி சுமாத்ரா என்ற பிடிஎஃப் ரீடர் இந்த பிரச்சனயை தீர்க்கிறது
சுமாத்ரா தானியங்கியாக பிடிஎஃப் பைல் ஐ ரிஃப்ரெஷ் செய்வது மட்டுமல்லாமல் கடைசியாக தான் பார்த்த பக்கத்தை நினைவு கொள்ளவும் செய்யும்
சுமாத்ரா ஒரு இலவச திறந்த மென்பொருள்
ஆகவே இதை தேடினால் இந்த பக்கத்துக்கு கொண்டு செல்லும்
சற்று நேரத்தில் அந்த பக்கத்தை காட்ட போகிறேன்
இதோ இருக்கிறது
டவுன்லோட் பக்கத்தை பார்க்கலாம்
நிறுவலுக்கு தேவையான பைலை காட்டுகிறது
அது ஏறக்குறைய 15 ம்ப் அளவு
இதை ஏற்கனவே டவுன்லோட் செய்து விட்டேன் ஆகவே இப்போது மூடுகிறேன்
இங்கே திரும்பி வந்து அடுத்த பக்கம் போகலாம்
ஐகானை சொடுக்கி வழக்கமான பதில்களை அளித்து நிறுவலாம்
அப்படியே செய்கிறேன்
நான் ஏற்கனவே டவுன்லோட் செய்து விட்டேன்
நிறுவு விட்டேன்

இதோ நிறுவலை முடித்து விட்டோம்
அடுத்த பக்கம் போகலாம்
என் கணினியில் இது புரோகிராம் பைல்ஸ் என்கிற போல்டர் இல் நிறுவியுள்ளது
இதோ சுமாத்ரா டாட் பிடிஎஃப்
நாம் டெக்னிக் சென்டருக்கு சுமாத்ரா வை பயன்படுத்த சொல்ல வேண்டும்
அதற்கு பில்ட் இற்கு சென்று ஆட்புட் புரோஃபைல் ஐ தீர்மானித்து பின் இதெல்லாம் செய்யலாம்
இப்போது வ்யுவர்
ஆகவே இங்கேதான் அது இருக்கிறது
இதை இடம் கண்டு பிடிக்கலாம்
இப்போது இது தேவையில்லை மூடிவிடலாம்
டெக்ஸ்னிக் சென்டர் பில்ட் டிஃபைன் ஆட்புட் புரோஃபைல் வியூவர் க்கு போகலாம்
இதோ அது அடோபியை காட்டி கொண்டு உள்ளது
இதை மாற்ற வேண்டும்
சரி திரும்பி போகலாம்
இதோ புரோகிராம் பைல்ஸ் உக்கு சென்று சுமாத்ரா வை கண்டு பிடிக்க வேண்டும் இதைத்தான் காட்ட வேண்டும்
முடிந்தது
இனி கம்பைலே ஷன் சுமத்ராவை கொண்டு நடக்கும்
இதுதான் செய்தோம்
ப்ரௌஸ் செய்து இடத்தை கண்டு பிடித்து காட்டினோம்
சுமாத்ரா வை உபயோகிக்க தயார் ஆகி விட்டோம்
அடோபி ரீடர் ஐ மூடலாம்
ரிபோர்ட் டாட் டெக் ஐ CTRL ப்7 ஐ ஒரே நேரத்தில் அழுத்தி கம்பைல் செய்யலாம்
Ctrl ப்7 பயன்படுத்தி கம்பைல் செய்ய வேண்டும் முன்பு செய்ததை போன்று இல்லை
ஆகவே Ctrl ப்7
கம்பைல் ஆகிவிட்டது
இப்போது என்ன செய்ய வேண்டும்
ரிப்போர்ட் டாட் பிடிஎஃப் பைல் ஐ கண்டு பிடிக்கலாம்
லேடக் பைல் க்கு சென்று
இதோ இருக்கிறது
இதை சுமாத்ரா பயன்படுத்தி திறக்கப் போகிறேன்
இது சுமத்ரா
இதை கொஞ்சம் மேலே கொண்டு போகலாம்
இது முதல் பக்கம் இது இரண்டாவது பக்கம்
இரண்டாவது பக்கத்தை எடுத்து கொள்வோம்

இந்த இரண்டாவது பக்கம் போன பிறகு இங்கே ஒரு புதிய வரியை உரையில் சேர்ப்போம்
அடெட் லைன் பின் அதை சேமித்து Ctrl ப்7
ரிப்போர்ட் டாட் பிடிஎஃப் ஐ பாருங்கள் பக்க எண் அதேதான் இருக்கிறது
உங்களை திருப்தி படுத்த இப்போது பக்கத்தை சிறிதாக்கி உங்களுக்கு இரண்டு பைல் களையும் காட்ட போகிறேன்
நாம் சேர்த்த வரியை அழித்து விட்டு சேமித்து கன்ட்ரோல் ப்7 கம்பைல் செய்கிறேன்
இப்போது அந்த வரி பிடிஎஃப் பைல் இல் இல்லை
உண்மையில் நான் என்ன செய்யக்கூடும் என்றால்
இங்கே போய் chapter நியூ ஐ மூடுகிறேன்
சேமித்து கன்ட்ரோல் ப்7
இங்கே மூன்று பக்கங்கள் இருக்கின்றன
நாம் இரண்டவது பக்கத்தில் இருக்கிறோம்
ஏனெனில் முன்னே அங்குதான் இருந்தோம்
மூன்றாவது பக்கத்துக்கு போகலாம்
அங்கிருந்து கம்பைல் செய்யலாம்
இங்கு திரும்பி வந்து பார்த்தால் மாற்றமே இல்லை
அதான் சுமத்ராவின் செயல்பாடு
இது அத்தனையும் செய்தோம்
மேலே போகலாம்
பிடிஎஃப் பைல் தானாக மாறிவிடும்
அதற்கு ஒன்றும் செய்ய வேண்டாம்
முக்கியமாக அதே பக்கத்தை காட்டுகிறது
ஒரு அப்பெண்டிக்ஸ் சேர்த்து ctrl ப்7 ஆல் கம்பைல் செய்தால் மூன்று பக்கங்கள் உள்ளன
மூன்றாம் பக்கம் சென்று அங்கிருந்து கம்பைல் செய்தால் அது மூன்றாம் பக்கத்திலேயே இருக்கிறது
அடுத்து முன்பே சொன்னதை போல நமக்கு கிடைத்த மிக்டெக் இன் அடிப்படை பதிப்பைதான் நிறுவினோம்
இதை வைத்தே பல்வேறு காரியங்களை செய்யலாம் மிக்டெக் க்கு மேலும் பல்வேறு பேக்கேஜ் கள் உள்ளன
சில இங்கு பட்டியலிடப்பட்டாலும் அவை இங்கே கிடைக்கவில்லை
பீமர் ஒரு பயனுள்ள பேக்கேஜ்
அவற்றை நிறுவுவது பற்றிய விளக்கம் அடுத்த ஸ்லைடு இல் உள்ளது
அடிப்படை மிக்டெக் ஐ நிறுவிய பின் அப்டேட் செய்யவும்
விண்டோஸ் ஸ்க்ரீனில் இடது மூலையில் டாஸ்க்பார் இல் ஸ்டார்ட் பட்டனை சொடுக்கவும்
சொடுக்கவும் புரோகிராம் மிக்டெக் 27 அப்டேட் மிரர் ப்ராக்ஸி முதலியன
அது அப்டேட் ஆகிவிடும்
பின் டுடோரியலில் சொன்னபடி டெக்னிக் சென்டர் ஐ உபயோகிக்க ஆரம்பிக்கலாம்
ஏதேனும் பாக்கேஜ் இல்லை எனில் மிக்டெக் அதை நிறுவும் படி சொல்லும்
மிக்டெக் பேக்கேஜ் களை இணையத்தளம் அல்லது குறுந்தகடு விநியோகத்தின் வழியிலோ நிறுவலாம்
முதலில் முழுவதையும் வன்வட்டுக்கு எழுதிக்கொண்டு அங்கிருந்து நிறுவலாம்
சிடி யில் இருந்து நிறுவுவதில் சில சிக்கல்கள் உள்ளன
இதை செய்ய குறைந்த பட்சம் 1ஜிபி வட்டு இடம் தேவை சந்தேகங்கள் இருந்தால் யூசர் கம்யூனிட்டீஸ் களை தொடர்பு கொள்ளலாம்
எடுத்துகாட்டாக டக் இந்தியா
நாங்கள் உங்களுக்கு பாசி டாட் இன் மூலமாக உதவ முயலுவோம்
லேடக் சம்பந்தமான இன்னும் சில ஸ்போக்கன் டுடோரியல்களை வரும்காலத்தில் எதிர்பார்க்கலாம்
உங்கள் கருத்துகளை அனுப்புக்கள்
நன்றி